hi அனுஷ்யா hi சங்கீதா ma'am எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க

நீங்க இப்போ படிச்சிட்டீங்களா படிச்சு முடிச்சிட்டீங்களா ஆமா நான் வந்து போன வருஷமே படிச்சு முடிச்சுட்டேன் engineering முடிச்சேன் வேற வந்து ஒரு வருஷமா வேற ஏதாச்சும் நல்ல வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி ஒவ்வொரு இடமா இந்த resume எல்லாம் கொடுத்து அலைஞ்சு தேடி தேடி இப்பதான் ஒரு company ல வேல கிடைச்சுது ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி வேலைல சேர்ந்தேன் சரி நானும் அப்படித்தான் அஹ் படிச்சுட்டு அப்புறம் இப்பதான் வேலைக்கு வந்தேன் படிப்புதான் ரொம்ப முக்கியம் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் படிப்புதான் நம்மளை வந்து அஹ் மத்த உயிரினங்கள்ல இருந்து நம்மளை வித்தியாசமா காட்டுறது படிப்புதான் ஆமா இப்ப கல்விதான் எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியம் எங்க போனாலும் யாரு நம்மளை பார்த்தாலும் எவ்வளவு படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க மொத கேட்கிறாங்க ஆமா இப்ப வந்து நிறைய பேரு படிக்காம இருந்தவங்கெல்லாம் வந்து இப்ப வந்து government மூலமா படிச்சு பெரிய ஆளாயிருக்காங்க ஆமா நிறைய பேரு ரொம்ப வயசானாலும் அவங்க வந்து இப்பவும் படிச்சுட்டே இருக்காங்க அஹ் படிப்புக்கு வந்து ஒரு வயசு வித்தியாசமே இல்லை எப்ப வேணாலும் படிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனால எல்லாருமே ஆமா நம்ம எவ்வளவுத்துக்கு எந்த வயசுல வேணாலும் நம்ம கத்துக்கிட்டா அது வந்து நம்ம வந்து ஆர்~ ஒரு ஆர்வத்தோட படிச்சோம்ன்னா அது வந்து எப்பவுமே நமக்கு புரியும் நமக்கு ரொம்ப நேரம் போன மாதிரியும் இருக்கும்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 ஆமா நம்ம இடத்துல வந்து teaching அப்புறம் medical அப்புறம் engineering இந்த மாதிரி தான் நிறைய பேர் most ஆ படிக்கிறாங்க ஆமா அது இப்ப கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் உம் விவசாயம் அந்த மாதிரி எல்லாம் ஆர்வத்~ஆர்வம் எடுத்து படிக்காங்க அப்புறமா aeronautical படிக்கிறாங்க அப்புறம் புதுசு புதுசா படிக்கிறாங்க medical அஹ் மருத்துவத்துறையில நிறைய பேர் போறாங்க இருந்தாலும் இப்போ நிறைய துறை இப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அதனால எல்லாருமே அந்த புதுசா இருக்கிறதுல நிறைய படிக்கிறாங்க அதே மாதிரி கலைத்துறையிலேயும் இப்போ நிறைய பேரு அஹ் பெரும்பாலானவங்க வந்து கலைத்துறையிலேதான் படிச்சுட்டு இருக்காங்க ஆமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே digital education ஆயிட்டு வந்து கொரோனால எல்லாம் எல்லாருமே digital education மூலமாதான் நல்லா படிச்சாங்க ஆமா online class அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்ப எல்லாரும் வந்து அஹ் தேர்வு எழுதி easy அந்த ரொம்ப சுலபமா வந்து அவங்களோட தேர்வு வந்து ஜெயிச்சுட்டாங்க அஹ் அந்த கொரோனா வந்து அஹ் கொரோனா காலம் முடிஞ்ச அப்புறம்தான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பள்ளிக்கு போறதா இருந்தாலும் சரி கல்லூரிக்கு போறதா இருந்தாலும் சரி அஹ் ஏன்டா scho~ பள்ளி வந்து open ஆச்சு பள்ளிக்கூடம் திறந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு போனாங்க அஹ் படிப்பு வந்து digital ல மாத்திட்டாங்க அதனால எல்லாருக்குமே வந்து கொரோனால school ல போய் படிக்காம வீட்டுல இருந்து படிச்சு அடுத்தது easy ஆ நிறைய பேர் pass பண்ணிட்டாங்க pass ஆகாம இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் pass பண்ணிட்டாங்க அஹ் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து education ஓட quality வந்து கம்மி ஆயிடுச்சு அதனால ஆமா அவங்களுக்கு ஒரு வருஷமா அந்த கொரோனா கால பாடத்திட்டமே நடத்திட்டு திடீர்னு வகுப்பறை அஹ் நேரலை வகுப்புன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல கொஞ்ச நாளாவே அவங்களுக்கு அஹ் வந்து எப்படி பாடத்தை படிக்கணும்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 எல்லாரும் பழையபடி காலம் வந்துட்டு கொரோனா எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு ஆமா இப்ப மறுபடியும் எல்லாரும் school க்கு போய் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் வந்து இப்போ online ல வந்து நம்ம நிறைய அஹ் தேடுனா வந்து படிப்பு பத்தி எல்லாமே நிறைய அஹ் article இந்த மாதிரி நிறைய book எல்லாமே EEeducation அந்த மாதிரி Ebook எல்லாமே online ல நிறைய கிடைக்குது நமக்கு படிக்கிறதுக்கு ஆமா நம்ம அஹ் அப்படியே order பண்ணி online லயே இதை பதிவு பண்ணி வாங்கலாம் இப்ப நூலகம் வந்து நிறைய இடத்துல இருக்கு நமக்கு எந்த book வந்து தேவையோ அது வந்து நூலகத்துல போய் நம்ம தேடி எடுத்துக்கலாம் நம்ம வந்து அதை எவ்வளவு நாளா வேணும்னாலும் படிச்சுட்டு அதை வந்து திருப்பி கொடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால நமக்கு வந்து படிக்கறதுன்னு ஒரு இதே இல்ல எல்லா இடத்திலயுமே படிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இப்ப வந்து education னால எல்லாருமே நல்லா ஒழுங்கா இருக்காங்க ரொம்ப discipline ஆ இருக்காங்க அஹ் அஹ்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

பொண்ணுங்களையுமே நிறைய படிக்க வைக்க மாட்டாங்க ஆனா இப்பலாம் அப்படி இல்லை அஹ் எந்த எந்த வசதியும் இல்லைன்னாலும் அவங்களே படிக்க வைக்கணும் அந்த மாதிரி பெற்றோர்களை வந்து ஆர்வத்திலே விடுறாங்க அவங்களால முடியலைன்னாலும் இப்போ வந்து அரசாங்கமே நிறைய உதவித் தொகை ஊக்கத்தொகை எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க ஆமா அப்புறம் வந்து இப்ப central government ல பாத்தீங்கன்னா central government employees க்கு வந்து தனியா school எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க central government ல இருந்து உம் அதே மாதிரி இப்போ எங்க ஊரிலயுமே இரண்டு பிள்ளைங்க வந்து அஹ் அம்மா அப்பா நான் அம்மா வந்து இடையிலே வந்து இறந்துட்டாங்க அப்போ வந்து

அஹ் பத்தாம் class பன்னிரண்டாம் class வரைக்கும் அவங்களே படிக்க வைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க ஆமா இப்ப வந்து கல்வி திட்டத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இருக்காங்க சமச்சீர் கல்வி எல்லாம் புதுசா கொண்டு வந்து இருக்காங்க ஆமா அதே மாதிரி இப்போ எல்லாருக்குமே ஒரு பள்ளிக்கூடம் வந்திட்டு ஊனமுற்றோர்களுக்கு யாருமே இப்போ வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லை எல்லாருக்குமே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கத்தான் செய்யுது அங்க வந்து எல்லா எல்லா பிள்ளைங்களும் படிக்கதான் செய்யுது ஆனா இப்ப நிறைய பள்ளிக்கூடம் வந்து எல்லாருமே இந்த தமிழ் அஹ் தமிழ் வழி பாடக்கல்வியைதான் இப்ப கத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அதுல வந்து நிறைய பிள்ளைங்களை விட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இப்ப வந்து தமிழ் வழி அஹ் பிள்ளைங்களுக்கு தான் அந்த ப~ தமிழ் medium படிச்ச பிள்ளைங்களுக்குத்தான் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இடையில சொல்லி இருந்தாங்க அதனால எல்லாருமே தமிழ் வழி கல்வியிலே விட ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய உம் school லு நிறைய school, college ல எல்லாம் வந்து இப்ப வந்து நிறைய online ல படிக்கிறது மாதிரியே di~ digital மூலமா வந்து நிறைய இந்த காட்சிப்படுத்தி அந்த மாதிரி படிக்கிறதுக்கெல்லாம் வந்து su~ support பண்றாங்க நிறைய இதுல வந்து இப்போ புதுசு புதுசா அவங்களோட எல்லாத்துலயுமே எல்லா துறையிலயுமே நிறைய அஹ் புதுத்துறை வந்து புதுசா வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு துறையிலுமே நம்ம முன்னாடி படிச்சது இல்லாம காலத்தை விட இப்ப வந்து நிறைய துறைகளை வந்து புதுசு புதுசா கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே அந்த புதுத்துறையை தான் விரும்புறாங்க சமச்சீர் education பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே சமமா படிக்கிறது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே வந்து சமமா படிக்கிற மாதிரி இருக்கு ஒரே syllabus உ அதனால எந்த school ல படிச்சாலும் முந்தி எல்லாம் பெரிய பெரிய school ல படிக்கணும் matriculation அந்த மாதிரி இருக்கும் இப்ப government school லாம் அஹ் அந்த மாதிரி ஒரு syllabus இருக்கும் இப்ப வந்து சமச்சீர்ல வந்து எல்லாமே ஒரே syllabus ஆ இருக்கறதுனால இப்ப வந்து எல்லா ஒரே தரமான கல்வி கிடைக்கும் ஆமா இப்ப வந்து என்ன சொல்லுவேன்னா அஹ் எல்லா பிள்ளைங்களுக்கும் மழலைவகுப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்கு முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் school க்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அழுதுட்டே போவாங்க ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு அஹ் பள்ளிக்கூடத்திலே தேவையான எல்லாமே கிடைக்கிறதுனால அவங்க வந்து யாருமே எல்லாருமே சந்தோஷமாதான் போறாங்க விளையாடலாம் பாட்டு பாடலாம் இனியும்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 ஆமா அப்புறம் இப்ப வந்து தொழிற்கல்வி வந்து தொழில் பயிற்சி எல்லாம் கொடுக்கிறாங்க அது மூலமா நிறைய பேரு தொழில் வாய்ப்பு வந்து உடனே உடனே கிடைக்குது அவங்களுக்கு college ல எல்லாம் கொடுக்குறாங்க ஆமா நிறைய விஷயத்துல இப்போ பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அவங்களும் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிறைய க~ கல்லூரியில எல்லாம் இந்த TNPSC வகுப்பெல்லாம் இப்ப நடத்திட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து க~ கல்லூரியில ஒரு பயிற்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருங்காலத்துல அந்த தேர்வு எழுதும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் அஹ் எளிதா அந்த தேர்வை எழுதி வெற்றி பெறலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆமா இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி மூலமாலாம் வந்து education வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்காங்க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 அஹ் நிறைய தொலைக்காட்சி வந்து நிறைய தொலைக்காட்சி channel வந்து வெளியிட்டிருக்காங்க புதுசா அதை வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு இப்போ பயனுள்ளதா இருக்கும் அஹ் வீட்டிலே இருந்தே அந்த எல்லா தகவலையும் பெற்றுக் கொள்ளுமாறு இருக்கலாம் நமக்கு புரியாத

ஆமா அப்புறம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி மூலமா வந்து நிறை~ எல்லா வகுப்பினருக்கும் வந்து பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறது ஆசிரியருக்கெல்லாம் அவங்க வந்து நடி~ நடிச்சு அந்த மாதிரி எல்லாம் நடிச்சு காட்டி அந்த மாதிரி எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய உம் நிறைய வந்து effort போட்டு மாணவர்களுக்கு எளிதா புரியிற மாதிரி நல்ல easy ஆ சொல்லிக் கொடுக்கிறாங்க ஆமா இப்ப மாணவர்கள் வந்து எல்லாத்தையுமே இப்ப ஒரு சில மாணவர்கள் வந்து easy ஆ எளிதா புரிஞ்சிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கொஞ்சம் பேரு வந்து அவங்களுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலுமே புரியாத மாதிரி இருக்கும்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 ஆமா இப்ப கல்வி நிலையங்களை பார்த்தீங்கன்னா ம~ மத சார்பற்ற கல்வி அந்த மாதிரி நிறைய கல்வி எல்லாம் இருக்கு எல்லா மதத்தினரும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு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

ஆமா அப்புறம் இப்ப வந்து நல்லா mark எடுக்க பிள்ளைங்களை எல்லாம் வெளிநாட்டுல வந்து scholarship ஓட நிறைய படிக்க வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்திலயுமே ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலயுமே ஒவ்வொரு ஊக்கத்தொகை வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்துலயுமே அஹ் கல்லூரி படிக்க பிள்ளைங்களுக்கும் ஊக்கத்தொகை குடுக்கறாங்க அல்லாமலும் நிறைய இப்போ நிறைய சட்டதிட்டங்கள் எல்லாம் வந்துச்சு ஆமா இப்ப school education college education அந்த மாதிரி இல்லாம இப்ப வந்து digital மூலமா நிறைய resources மூலமா நிறைய பேர் படிக்கிறாங்க அதனால வந்து அவங்க வந்து சாதிச்சு பெரிய பெரிய வேலைக்கு எல்லாம் போயிருக்காங்க ஆமா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் குறைவா படிச்சாலுமே அவங்க வந்து அவங்களோட திறமையினால வெளிநாட்டுக்கு போறாங்க இனி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு புடிச்ச வேலைக்கு போறாங்க ஒவ்வொரு ஆளும் அவங்களோட தேவையை வந்து எப்படியாவது பூர்த்தி பண்ணாங்க அப்படியே ஆனா இப்ப வந்து நிறைய பேருக்கு படிச்சும் வேலை இல்லை அவங்க வந்து நினைச்ச வேலையை எதிர்பார்த்த வேலை வந்து கிடைக்காம நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க

தேர்ந்தெடுக்கறதுனால அவங்களை வந்து ரொம்ப வ~ உங்களால அதுல தேர்ச்சி பெற முடியாமல் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைங்களே சின்ன பிள்ளைங்களே வீட்டுல வந்து வேலைக்கு விட்டுருவாங்க கொத்து வேலை கூலி வேலை அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்களை விட்ருவாங்க ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் எல்லாருக்குமே ஒரு நலத்திட்ட வாய்ப்பை வந்து குடுத்திருக்காங்க நம்ம அரசாங்கம் வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் அஹ் சின்ன பிள்ளைங்கெல்லாம் கண்டிப்பா படிக்கணும்ன்னு சொல்லி அவங்களை வந்து ஊக்கத்தொகை எல்லாம் குடுத்து அவங்களை படிக்க வைக்கிறாங்க ஆமா இப்ப வந்து நிறைய வந்து online மூலமா வசதி மூலமாவும் நிறைய பண்றாங்க school க்கு school ல வந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய tuition லாம் online ல அந்த மாதிரி நிறைய byjus அந்த மாதிரி நிறைய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 ஆமா நம்ம தொலைபேசியில எல்லா இதுவும் வந்துட்டு எல்லா செயலியும் வந்துட்டு அதனால அவங்க வந்து அஹ் எளிதா எது இருக்கோ அதுவும் யோசிப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாதானே நமக்கு வந்து ஒரு முழு ஆர்வம் முழுசா ஈடுபட்டு படிச்ச மாதிரி இருக்கும் அதனால இப்ப வந்து இந்த காலகட்டத்தில எல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சா தான் நம்ம வந்து தேர்வுல வெற்றி பெற முடியும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம் ஆமா முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா tenth result, twelfth result எல்லாம் வந்து first mark எடுக்கறவங்க எல்லாம் வந்து media ல எல்லாம் ரொம்ப பெருசா அப்படி அஹ் காட்டுவாங்க அதனால நிறைய மாணவர்கள் மாணவர்கள் வந்து மன உளைச்சலாகி வந்து ரொம்ப தவறான முடிவு எல்லாம் எடுக்கிறதுனால இப்ப வந்து அந்த மாதிரி பண்றது இல்ல எல்லாரையுமே வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அவங்கவங்க school லயே அப்படி போட்டு அதோட முடிச்சிடறாங்க ஆமா ஆமா இப்ப வந்து யாருமே அந்த ஒளிபரப்ப மாட்டேங்கறாங்க வெறும் mark அ மட்டும் போடறாங்க செய்தித்தாள்லயுமே mark போடுறாங்க அப்புறமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு எவ்வளவு சதவீதம் எடுத்துருக்காங்க எவ்வளவு பேரு தேர்வுல வெற்றி பெற்றிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க ஏன்னா அது வந்து ஒரு சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா நமக்கு வந்து ஒரு mark குறைஞ்சு போச்சே அந்த மாதிரி சொல்லி அஹ் ரொம்ப வருத்தத்தில இருப்பாங்க ஆனா அதனாலதான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மன உறுதி வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் போடாம இருக்காங்க அப்புறம் வந்து கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்து mark எல்லாம் வந்திருந்துச்சு ஆனா தேர்ச்சி விகிதம் எல்லாம் அவ்வளவு இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அடுத்தது ம~ மறுதேர்வெல்லாம் எழுதுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு குடுக்குறாங்க ஆமா கொரோனா காலத்துல வந்து te~ tenth அஹ் tenth ல எல்லாம் full ஆவே pass மாதிரி அங்க எல்லாரையுமே வெற்றி பெற வச்சுட்டாங்க எல்லா கொரோனானால all pass அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லை அதனால நிறைய பேருக்கு வந்து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

ஆமா அதே மாதிரி பல்கலைக்கழகத்திலயுமே நிறைய அஹ் இது வந்து நிறைய நேரம் வந்து முன்னாடி எல்லாம் எளிதா ஒரு பாடத்தை வந்து வெற்றி பெற்றிடலாம் ஆனா இப்ப வந்து அதை ஏதாவது நம்ம இந்த பாடம் தேர்வு எழுத முடியாம போச்சுன்னா திருப்பி அடுத்த அடுத்த semester வரும்போதுதான் நம்ம அந்த பாடத்தை வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் புதுசா நிறைய சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் வந்து இப்ப வந்து ஒருத்தர் தனி மனிதன் வந்து அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா வந்து கல்விதான் ரொம்ப அவசியமா இருக்கும் அவங்களுக்கு ஆமா இல்லை இப்போ உள்ள கால கட்டத்துல பார்க்கப்போனா கல்விதான் முக்கியம் கல்விக்குதான் நம்ம முத முக்கியத்துவம் கொடுக்கணும் எவ்ளோ நம்ம நம்மளால முடிஞ்ச வரையும் படிச்சுட்டே இருக்கணும் நமக்கு அதே மாதிரி நமக்கு பிடிச்சதை படிக்கணும் வீட்டுல சொல்றாங்களே அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் படிக்காம நமக்கு என்ன பிடிக்குதோ நமக்கு எந்த துறையில விருப்பம் இருக்கோ அந்த துறையை எடுத்துக்கிட்டு அவங்க படிச்சா நமக்கு வந்து அது

ஆமா இப்ப வந்து சின்ன குழந்தைகளுக்குமே வந்து kinder garden அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது இருக்கு அவங்கவங்க இப்போ பிறந்து கொஞ்சம் வயசானவுடனே school ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க அவங்க வந்து அது மூலமா வந்து அவங்க வந்து சின்ன வயசுலயே அவங்க ஒழுக்கத்தை எல்லாம் கத்துக்க முடியும் ஆமா இப்ப பள்ளிக்கூடத்துல போனோம்னா எந்த பிள்ளைங்களுக்குமே முதல் வந்து ஒழுக்கத்தைதான் சொல்லிக் கொடுப்பாங்க பாடம் சொல்லிக் கொடுக்க முன்னாடி அவங்களுக்கு ஒழுக்கம் என்ன எப்படி எப்படி பள்ளிக்கூடத்துல நடக்கணும்

ஆமா இப்ப கல்வியினால நிறைய பேருக்கு இந்த வறுமைலாம் ஒழிஞ்சிருது நிறைய பேர் வந்து இப்ப பெரிய பெரிய level ல போய் நல்லா நல்லா முன்னேறி பெரிய level ல இருக்காங்க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 எல்லாமே அவங்களோட சொந்த உழைப்புல வீடெல்லாம் கட்டி அவங்க வந்து ஒரு பெரிய நிலைமையில வந்திருப்பாங்க அதை பாக்கும்போது அவங்க பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் இனி அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம உள்ளோட பையன் இவ்வளவு படிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப பெருமைப்படுவாங்க நம்ம அரசாங்கமும் அப்படிப்பட்டவங்களுக்கு நல்லா உதவி எல்லாம் செய்யும்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 அதே மாதிரி முன்னாடி முந்தின காலத்துல எல்லாம் படிச்சவங்க வந்து அவங்க என்ன படிச்சாங்களோ இப்ப கேட்டா கூட அந்த விஷயத்த எல்லாம் correct ஆ சொல்லுவாங்க ஆனா நம்ம எல்லாம் அப்படி இல்லை நம்ம எல்லாம் சும்மா அந்த நேரம் மட்டும் படிக்கிறதுனால நமக்கு வந்து அடுத்த நிமிஷம் என்ன கேட்டாலும் நமக்கு தெரியாது ஆமா சரி ma'am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 அனால் இந்திய மாணவர்கள் கிடையே கல்வி காண விழிப்புணர்வு அப்டி இங்கர்து சுத்தமா கிடையாது என்று தான் நான் நினைக்கின்றேன் ஏன் என்றால் அந்த மாணவர்களுக்கு எந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்டி இங்குற ஒரு அ ஒரு எச்சரிக்கையே இல்லாம போய்ட்டு இருக்கு இப்போ இந்த சமுதாயம் ஏனா மாணவர்கள் வந்து அதிக மாணவர்கள் ஒரே மாதிரியான படிப்பை தேர்தெடுத்து படிகர்த்து நாலா அவர்களுக்கு பிர்காலதுல வேலை வாய்ப்பு அப்டி இங்கருது கொரஞ்சிகிட்டே வருது அதுனால தா அரசாங்கம் புதுசு புதுசா நெறைய துறைகல அறிமுக படுத்திகிட்டு வந்தாலும் மாணவர்கள் கிடையே கல்வி அப்டிங்கரத குறித்து ஒரு முன் அனுபவமும் முன் எச்சரிகையும் இல்லாதது தா இதுக்கு காரணமா இருக்கும் னு நா நினைக்கிறன் ஏனா இப்போ மாணவர்கள் அ பள்ளி படிப்ப முடிச்சிட்டு கல்லூரி படிப்புல இணையும் போது அவங்க அதுக்கு முன்னாடி படிச்ச ஒருத்தவங்க கிட்ட ஆலோசனை கேக்றது ரொம்ப சிறந்ததா இருக்கும்னு நா நினைக்கிறன் ஏனா முன்னாடி படிச்சவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு படிப்ப தேர்தெடுத்து அதுல போய் சேந்தா மட்டும் தா அதுல நம்ப வெற்றி பெற முடியும் அப்டி இல்லாம எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாம நம்ப ஒரு படிப்ப தேர்தெடுத்து நம்ப போய் படிச்சோம் அப்டினா அதுல தோல்வி வரதுக்கு தா நமக்கு அதிக அளவிலான வாய்ப்பு இருக்கு அதனால அதிக படியான பெரியோர்கள் என்ன பறிந்துரைகிறாங்க னா இந்த மாதிரி நன்கு படித்தவர்களை அனுகி அவர்களுடைய அறிவுரையின் நாம் படிப்பு கலை தேர்தெடுத்தால் வெற்றி என்பதை அதிக அளவில் காணலாம அப்றம் அதுக்கு அப்றம் இன்னொரு விஷயம் என்னனு பாத்திங்கனா இப்போ வளந்துட்டு வர கல்வி எல்லாமே மாணவர்கள் மதிப்பின் அடிப்டையில் தா இருக்கு மதிப்பெண் மதிப்பெண் அப்டி இங்கறது எதுக்குனா மாணவர்கள் மேல் மேலும் அதிகமா படிக்கணும் அப்டி இங்கறது காகதா இருக்கணும் ஆனா இப்போ இருக்குற சமுதாயத்துல இருக்கவங்க என்ன பன்றாங்கனா அந்த மதிப்பெண் பொறுத்துதா அந்த மாணவன் நோட ஒரு அறிவையே கணக்கிடுறாங்க இப்போ கல்லூரி கல்ல லா எந்த அடிபடையில மாணவர்கள எடுத்து குராங்கனா அவங்கலோட மதிப்பெண் அடிப்படையில தா எடுத் துகுறாங்க ஆனா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் ஏனா ஒரு மாணவன எப்பையுமே அவனோட மதிப்ப மதிப்பெண் வச்சி நம்ப கணக்கிடவே கூடாது ஏனா அவனுக்கு வந்துட்டு என்ன அப்டினா ஒரு சில மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க ஒரு சில மாணவர்கள் நல்லா படிக்க மாட்டாங்க ஆனா அவங்க ரொம்ப அறிவாலியா இருபாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சி வச்சியிருபாங்க அப்டி பட்ட மாணவர்களக்கு மதிப்பெண் கொறஞ்சி போச்சி அப்டினா திறமை இருக்க மாணவர்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்காம போற வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுனால அரசாங்கம் எத கருத்துல கொல்லனும் அப்டினா நா சொல்ற அப்டின மாணவர்கள் மதிப்பென்ன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

என்னத்த விட மண அழுத்தம் தா ஒரு மாணவனுக்கு அதிகமா இருக்கும் அதுனாலதா அரசு முன்னாடி என்ன நியமிச்சி இருந்தாங்கனா பத்தாம் வகுப்புக்கும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கும் மட்டும் போது தேர்வு நடுவுல அந்த மாணவனுக்கு ஒரு வர்சம் இடைவேளை கிடைக்கும் அப்டிங்கர்துகாகதா இப்டி நியமிச்சி இருந்தாங்க ஆனா இப்போ வந்து தொடர்ந்து மூனு வர்ஷம் போது தேர்வு வைக்கிறது நால அந்த மாணவர்கள் ரொம்ப மண ஓலைச்சல் ஆயி இதுனாளையே நெறைய மாணவர்லோட மதிப்பெண் கோரஞ்சிட்டு வருது அப்டி இங்கர்தா ஒரு பொதுவான கருத்தா அமைஞ்சியிருக்க அது மட்டும் இல்லாம இப்போ என்னனு பாத்திங்கனா கல்லுரில வந்து அதிக படியா யார் பணம் தராங்களோ அந்த மாணவனுக்கு தா அந்த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 பணம் இருக்கும் ஒரு மாணவன் பணக்கார கல்லூரியில படிச்சி அவனுக்கு வேலை கிடைச்சா அதுல எந்த பயனும் இல்ல ஏனா ஏற்கனவே அவங்கிட்ட நெறையா பணம் இருக்கு இதுவே ஒரு ஏழை மாணவன் ஒரு நல்ல கல்லூரியில படிச்சி அவனுக்கு ஒரு நல்ல வேல கிடச்சாத அவனால அவனுக்கு பின்னாடி அவனோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும் அதானால ஏழை மாணவர்கள் பணக்கார மாணவர்கள் ங்குற பாகுபாடு இல்லா கல்லூரியில இருக்குறவங்க மதிப்பெண் அடிப்படையிலும் ஒரு மாணவனோட திறமை அடிப்படையிலும் அவுக்க அந்த

அது மட்டும் இல்லாம இப்போ அரசு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் எப்டி நடத்துறாங்க அப்டினா அரசு பள்ளில இப்போ தனியார் பள்ளில இருக்க எல்லா வசதியும் அரசு பள்ளில இருக்கு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 நம்ப மக்கள் யா இன்னும் தனியார் பள்ளியோட அந்த இதுலையே போய் மாணவர்கள அங்க செக்குராங்கனு தெர்ல அதுனால தனியார் பள்ளியில இருக்குறவங்க என்ன சொல்றங்கனா ஆ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்க கட்ற கட்டனத்த தா தனியார் பள்ளி மாணவர்கள் உயர்திட்டு இருகாங்க ஏனா மாணவர் எவ்ளோ கட்டணம் அவங்களுக்கு நம்ப பெற்றோர்கள் வந்து கொண்டு போய் அதையும் கட்றதுக்கு அவங்க தயாரா இருகாங்க அதுனால கல்வி நிறுவாங்கள் என்ன பன்றாங்கனா ஒவ்வொரு ஆண்டும் கட்டணத்தை உயர்த்திகிட்டே இருகாங்க ஆனா எது வந்து ரொம்ப ரொம்ப தவறு நம்ப மக்கள் பண்ற தவறுதா இது எல்லாம ஏனா தனியார் பள்ளியில எந்த அளவுக்கு சொல்லி தராங்களோ அதே அளவுகே அதைவிட அதிக அளவுல நல்லா சொல்லி தர அரசு பள்ளிகள் லா இப்போ வந்துருச்சி முன்னாடியில தனியார் பள்ளியில எதுக்கு சேத்தாங்கனா ஆங்கில வழி கல்வி பயிலனும் அப்டி இங்கர்துகாக தா தனியார் பள்ளியில சேத்தாங்க ஆனா இப்போ பாத்திங்கனா

இந்த மாதிரி ஆங்கில வழி கல்வி அப்டிங்குறது வந்துருச்சி அதுனால இப்போ நம்ப அரசு பள்ளியில நம்ப கொலந்தைகல படிக்க வச்சாலுமே நம்ப கொலந்தைங்க ஆங்கில வழி கல்வியதா கர்பாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுக்காக நம்ப ய பணத்த கொண்டு போய் தனியார் பள்ளியில கொட்டி நம்ப பசங்கள நம்ப அப்டி படிக்க வைக்கணும் அப்டின்னு அதா வந்து சில பெட்டோர்ர ஒரு தன்ன உயர்த்தி காட்டனும் அப்படி இங்கர்துக்காகவே கொண்டு போய் தனியார் பள்ளியில கொண்டு போய் சேக்குறாங் ஆனா அது வந்து மாணவர்களுக்கு தா ஒரு தவறான எடுத்து காட்டா அமஞ்சிருது அவனோட பள்ளியில பள்ளி படிப்புல கவனத்த செலுத்துனாதா அவன் நல்ல பதிப்பெண் பெற முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ப பெற்றோர் இவ்ளோ இதா செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க அப்டி இங்குற கர்வம் அவனுக்கு வந்துடுச்சி அப்டினா அவனோட படிப்புல அவனுக்கு இருக்குற ஆர்வம் சுத்தமா நின்னு போயிடும் அதா நால தா எல்லா பெட்டோற்கும் ஆ என்ன அரசு சொல்லுது அப்டினா நீங்க உங்க குழந்தைகல சமமா நடதுங்கா மத்தவங்களையும் உங்க குழந்தைகல சமமா நடத்த சொல்லுங்க அப்டின்னு சொல்லுது ஆனா அதா இதுவரைக்கும் அதிக அளவில்லான பெற்றோர்கள் கருத்துல கொல்றதே கிடையாது மோதல நம்ப அரசு நடவடிக்கை எடுக்கணும் பெட்டோர்களும் அதுக்கு தகுந்தா மாதிரி தங்கள் குழந்தைகல பழக்கவேணும் எந்த ஒரு பந்தாவும் இல்லாம நம்ப குழந்தைகல ரொம்ப தன்ன அடக்கத்தோட வளத்தோம் அப்டி இன்னாவே கண்டிப்பா அவங்க வருங்காலதுல ஒரு நல்ல குடிமகனா வருவாங்க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 அதுனால நா என்ன சொல்றனா எந்த பெட்டோர்களுமே உங்க லோட ஆசைகல கொண்டு போய் உங்க குழந்தையோட மேல தினிக்காதிங்க அவங்களுக்கு என்ன புடிச்சி இருக்கோ அதா செய்ய விடுங்க அப்போதா அவங்க அந்த வேலைய மனசார செய்வாங்க அதுல வெற்றியும் அடைவாங் இத தா நா எல்லா பெட்டோற்கலுக்கும் வலியுருத்துற இப்போஅ நம்ம college அ பத்தி பேச போறோம். அந்த கல்லூரிய பத்தி பேச போறோம். கல்லூரில வந்து என்ன சொல்லலன்னா, ஆஹ் கல்லூரில வந்து நமக்கு வந்து நாலு வருஷம் ஹம் படிக்குறது வந்து எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாது. அப்படின்னா நம்ம இப்போ தான் போயி சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனா உம் டக்குன்னு பாக்கும் போது நமக்கு வந்து திடீர்னு, final year அந்த, கடைசி வருஷத்துல வந்து நிப்போம். அதனால வந்து, நம்ம கல்லூரி வாழ்க்கை வந்து, ஹம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். அதே நேரம் ரொம்ப வந்து ஆஹ் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கும். ஆனால் வந்து ஆஹ் நம்ம பள்ளிக்கூடத்தை விட college அந்த கல்லூரி நிலைக்கு போகும்போது, ரொம்ப வந்து நமக்கு life வந்து ரொம்ப jolly யா இருக்கும். இன்னொண்ணு, கல்லூரில வந்து எப்போவும் ஆஹ் semester exam அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எப்போ அந்த exam வரும்? எப்போ வந்து நமக்கு அஹ் leave கிடைக்கும்? எப்போ வந்து அந்த அஹ் semester முடிஞ்சு, எப்போ வந்து நம்ம exam லாம் ஆஹ் pass ஆனோன்னா ஒரு சந்தோஷம் வரும், அதனால வந்து, அஹ் கல்லூரி வாழ்க்கை வந்து எல்லாருமே உம் mostly நிறைய பேரு வந்து விரும்புவாங்க. ஆனா வந்து, எப்படின்னா அது வந்து நமக்கு அந்தந்த ஆஹ் semester லயும், அந்தந்த உம் பாடம் வந்து நமக்கு வந்து pass ஆயிட்டோம்னா, அது வந்து ரொம்ப எப்போவுமே சந்தோஷமா இருக்கும். இதே நம்ம எதாச்சும் ஹம் ஒரு பாடம் தோத்தா கூட, நமக்கு வந்து அது கடைசி வரை அது கொஞ்சம் மனவருத்தமாவே இருக்கும். அதனால வந்து எப்போவுமே நம்ம ஹம் college life ல வந்து அஹ் jolly ஆ enjoy enjoy யும் பண்ணலாம். இன்னொண்ணு வந்து எப்போவுமே நமக்கு அஹ் சந்தோஷமாவும் இருக்கலாம். அது வந்து எப்படி சொல்றதுக்கு, இப்போ college ல கல்லூரில வந்து நமக்குன்னு ஒரு நாலு அஞ்சு உம் friends இருப்பாங்க. தோழிகள் இருப்பாங்க. இன்னும் ஹம் நண்பர்கள் நிறைய பேரு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம விஷயத்தை share பண்ணலாம். இன்னொண்ணு வந்து, உம் எதுனாலும் சொல்லலாம். அவங்க வந்து நமக்கு ஹம் தேவையான உதவி எல்லாம் செய்வாங்க. நம்ம பக்கத்தில இருந்து, உம் எல்லா support டுமே பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஹம் professor ரு, அந்த கல்லூரியில் உள்ள பேராசிரியர்கள், தாளாள~தாளாளர், எல்லாருமே நமக்கு வந்து, ஹம் ரொம்ப உதவியா இருப்பாங்க. என்ன தெரியலனாலும், என்ன அஹ் எந்த இதுல question ல doubt இருந்தாலும், எந்த ஸ~பாடத்தில வந்து நமக்கு வந்து புரியாம இருந்தாலும், அவங்க கிட்ட சொன்னாலே அவங்க வந்து நல்லபடியா சொல்லித்தருவாங்க. ஹம் ஆஹ் இன்னும் வந்து நல்லா படிக்க வந்து கொஞ்சம், படிப்பு வந்து கொறைவா இருக்க புள்ளைங்கள வந்து நல்ல train up பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம வந்து டக்குன்னு நல்ல college ல எல்லாம் படிச்சோன்னா, அந்த முதல் exam வரும்போதே நம்ம வந்து pass ஆயிடலாம். இன்னொண்ணு வந்து, ஹம் கல்லூரி வாழ்க்கையில வந்து, அஹ் நிறைய enjoy பண்ணலாம். ஆஹ் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கலாம். நிறைய game வைப்பாங்க. விளையாட்டு போட்டி வைப்பாங்க. இன்னும் வந்து நிறைய sports cultural ஆஹ் நடன நிகழ்ச்சி, எல்லாமே வைப்பாங்க. அதுனால வந்து நமக்கு வந்து

எப்போவுமே, ஹம் நம்ம கல்லூரிய வந்து, நம்ம ஒரு வீடு மாதிரி பாத்துக்கணும். வீடு மாதிரின்னா, நம்ம வீட்டுல எப்படி இருப்போமோ, அதே மாதிரி அடக்கம் ஒடுக்கமா இருந்து, நமக்கு தர கூடிய வேலை எல்லாம் ஒழுங்கா முடிச்சாலே போதும். அது ஆஹ் அப்போவுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னொண்ணு என்னென்னா, நம்ம வந்து, ஆஹ் கல்லூரில வந்து, அவங்க சொல்லக் கூடிய அந்த rules சு அவங்க என்னென்ன condition லாம் போடுறாங்களோ, எல்லாமே நம்ம கேட்டு, ஆஹ் அதே மாதிரி கீழ் படிஞ்சு நடந்தோன்னா, நமக்கு வந்து கடைசி இதுலயும், அவங்க நல்ல படியா நம்மள, மதிக்க தான் செய்வாங்க. எந்த எங்க வச்சு பாத்தாலும், நம்ம ஒரு பெரிய வேலைல போனாலும், நம்ம நமக்கு பாடம் நடத்துனவங்க யாரா~நம்ம~நம்மள பாத்தா அவங்க வந்து எப்படி இருக்க? நல்ல வேலைக்கு போரியா? நல்ல வேலை கிடைச்சிட்டா? அந்த மாதிரி விசாரிப்பாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஆஹ் கல்லூரி படிக்குறது, நமக்கு வந்து ஒரு கடைசி, ஒரு கடைசி காலம் மாதிரி. ஆஹ் அதுக்கு மேல நமக்கு வந்து நிறைய படிச்சிட்டே போகலாம். இருந்தாலும் ஆஹ் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்புறமா, நமக்கு வந்து கல்லூரி வாழ்க்கை தான் ஒரு பெரிய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 முன்னாடி எல்லாம் engineering college ல தான் நல்லா இதா இருந்துச்சு பெரிய இருந்துச்சு. நிறைய பேரு வந்து engineering engineering ன்னு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் காலமாவே எல்லாரும் கலை அறிவியல் கல்லூரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதுல தான் படிச்சிட்டு இருக்காங்க. இன்னொண்ணு ஆஹ் இப்போ நிறைய, நம்ம தமிழ்நாட்டுலேயே நிறைய புது புது துறை எல்லாம் வந்திருச்சு. இப்போ ஒவ்வொரு கல்லூரிலையும் ஒவ்வொரு புதுசு புதுசா department டு ஆஹ் இன்னும் college னு இப்போ நிறைய இடத்துல புதுசு புதுசா கட்டிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து நமக்கு வந்து,

எப்போவுமே எந்த நமக்கு எந்த துறை பிடிக்குதோ அந்த துறையில படிக்குறதுக்கு இப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. அதனால வந்து நம்ம எப்போவுமே ஒரு துறைய வந்து தேர்ந்தேடுத்து படிச்சோன்னா, அதே நம்ம முழுமையா கடைசி வரை படிச்சோன்னா, அதுல வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இன்னொண்ணு என்னென்னா, நம்ம வந்து படிக்கும்போதே அது வந்து

IT company லலாம் போனாலும் சரி, அவங்க எதாவது question கேட்டாங்கன்னா, நமக்கு வந்து ஹம் புரிஞ்சு படிச்சனால டக்குன்னு நமக்கு சொல்ல முடியும். சொல்லத் தெரியும். இதே நம்ம வந்து, ரொம்ப மனப்பாடம் பண்ணிட்டோம், அந்த மாதிரி எதும் போனோன்னா நமக்கு வந்து,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

வாழ்க்கையில அது வந்து ஒரு, அஹ் ஒரு, பெரிய துணையா நிற்கும் கைலகூட. ஆஹ் twelfth முடிஞ்சு அதுக்கு அப்பறமா college க்கு போயி ஒரு ப~நல்ல நிலையில வந்த ஒரு degree வாங்குனாதான் இப்போ நம்ம அந்த நம்ம ந~நாட்டுல உள்ள மக்களும் சரி, நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஒரு கொஞ்சம் பெருமையா நினைப்பாங்க. அதனால வந்து நம்ம எப்போவுமே ஒரு அஹ் கல்லூரி வாழ்கைய வந்து சந்தோஷமாவும் கொண்டாடணும். அந்த நேரம் வந்து